அந்த time ல நீங்க வந்து இந்த time ல நிறைய invest பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க அந்த time ல sale பண்ணும்போது உங்களுக்கு நிறைய amount profit ஆ கிடைக்கும் okay ma'am but இப்ப நான் ஒருவேளை அதுல வந்து எனக்கு double மடங்கு கிடைக்குதுன்னே வச்சுக்கோங்க இப்ப நான் அதை வந்து bank account மூலமா transfer பண்ணி கையில எடுத்துக்கலாமா இல்லை அதுக்கும் வேற ஏதாவது procedures இருக்குமா ma'am இல்ல ma'am full ஆவே bank account ல தான் நீங்க எல்லாமே transfer பண்ணுவீங்க ma'am. okay ma'am அதுக்கு எந்த ஒரு problem வராது தானே எந்த problem மும் கிடையாது ma'am நீங்க அதை வந்து இது வந்து பிட்காயின் வந்து இந்தியால legal தான். அதனால நீங்க எவ்ளோனாலுமே invest பண்ணிக்கலாம் ma'am.

இந்த username, password அ நீங்க வந்து ரொம்ப safe ஆ secured ஆ வச்சுக்கணும். இப்ப யாராச்சும் illegal calls எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க கேட்டாங்கனாலும் நாங்க இப்படி call பண்ணி எல்லாம் கேட்கவே மாட்டோம் username, password எல்லாம். திடீர்னு நாங்க இந்த company ல இருந்து தான் கூப்பிடறோம் அப்படின்னு எல்லாம் சிலவங்க வந்து fake ஆ call பண்ணி நீங்க அவங்ககிட்ட உங்களோட details எதுவுமே share பண்ணிடாதீங்க okay வா நீங்க அதை வந்து அந்த details எப்பவுமே நீங்க private ஆ தான் வச்சுக்கணும் நீங்க யார்கிட்டயுமே share பண்ணக் கூடாது.

இப்ப வந்து நீங்க password அ மறந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால உங்க password அ நீங்க ஏதாவது இடத்துல close பண்ணி பத்திரமா safe ஆ வச்சுக்கோங்க okay வா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

ஆமா ma'am அஹ் நாங்க இப்ப link வந்து வாட்ஸ்அப் share பண்ணி விடுறேன். இதே number லதானே வாட்ஸ்அப் use பண்றீங்க? ஆமா ma'am, அதுல வந்து என்னெல்லாம் informations ma'am வேணும்.

உங்களோட address proof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

bank details, okay ma'am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 personals means address அந்த மாதிரியா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

okay ma'am okay இப்ப வந்து இதே number க்கு நான் ஏதாவது doubts இருந்துச்சுன்னா கூட இதே number க்கு call பண்ணி பேசிக்கலாமா ma'am? ஆமா ma'am இதே number க்கு call பண்ணி பேசிக்கலாம் இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் அஹ் அஹ் திடீர்னு உடனே information வேணும்னாலுமே mail ல எதுனாலுமே நீங்க வந்து பண்ணிக்கலாம் ma'am. நாங்க உங்களுக்கு mail தினமும் அனுப்புவோம். அந்த mail லயே நீங்க reply ல ஏதாச்சும் question கேக்கணும்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 okay ma'am okay அப்ப எந்த ஒரு problem மும் இல்லைன்னு சொல்றீங்க. உங்களை நம்பித்தான் invest பண்ண போறேன். okay ஆனா வந்து பிட்காயின் வந்து private ஆ இப்பவே சொல்லிட்டேன் பிட்காயின் வந்து private network. இது வந்து government வந்து involve கிடையாது இது வந்து private ஆ உள்ளது தான் okay இது வந்து government ஓட இது கிடையாது correct ஆ ஆமா government ஓடது கிடையாது, நம்ம வந்து நம்மளோட own risk ல தான் இதை வந்து invest பண்றோம்.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 share market government ma'am okay, okay but இது வந்து government கிடையாது இது வந்து private ல ஒரு network இது வந்து இந்தியால வந்து கிடையாது. US நாட்டிலிருந்துதான் இந்த network வந்து create பண்ணியிருக்காங்க அதுலதான் நீங்க வந்து கொடுக்கிற username, password எல்லாமே அங்கே~ அங்கேயேதான் store ஆகும்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

நீங்க இதுல பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப useful ஆ இருக்கும்.

இப்போ அந்த link அ மட்டும் நீங்க send பண்ணீங்கன்னா நான் அதுல வந்து register பண்ணிப்பேன் ma'am next வந்து அதே mail ID க்கு நீங்க வந்து என்னைக்குமே இது பண்ணுவீங்க correct ஆ ஆமா ma'am உங்களோட mailIDdetails phone number details எல்லாமே personal information ல வந்துரும்ல

அந்த mail ID க்கு நாங்க வந்து தினமும் update பண்ணிட்டே இருப்போம். இப்ப வந்து திடீர்னு நீங்க வந்து வேற mailIDchange பண்டீங்க இல்லாட்டி phone number change பண்டீங்கன்னாலும் நீங்க வந்து எங்க personal information update இருக்கும். அதுல வந்து update பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நாங்க வந்து மறுபடியும் உங்களுக்கு link கொடுப்போம் அந்த link அ நீங்க update பண்ணிக்கலாம்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

okay ma'am okay. இப்ப ஏதாவது queries ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இதே number க்கு call பண்ணா நீங்க attend பண்ணுவீங்கதான? ஆமா ma'am நாங்க எப்பவுமே twenty-four bar seven இது வந்து service இதுல நாங்க எப்பவுமே வந்து work பண்ணிட்டே இருப்போம்.

ஏதாச்சும் doubts இருந்துச்சுனாலும் எப்போனாலுமே பண்ணிக்கோங்க ma'am

நான் உங்களுக்கு link அ வாட்ஸ்அப்ல பண்ணி விடறேன்.

okay ma'am thank you

hello hello

ma'am நாங்க லைஃப் ஸ்டைல் ஹெல்த் இன்ஸுரன்ஸ் lifestyle health insurance ல இருந்து பேசுறோம் hello

ஆஹ் ma'am அஹ் உங்க name தெரிஞ்சுக்கலாமா என்னோட name வந்து கவிதா அஹ் okay ma'am ma'am இந்த health insurance ஐ பத்தி கொஞ்சம் explain பண்றேன் time இருக்குமா ma'am உங்களுக்கு ஆஹ் explain பண்ணவா

ma'am நாகர்கோவில் ma'am நாகர்கோவில் இது தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இருக்குது ஆஹ் ஆஹ் okay sir இங்க உங்களோட process என்னென்ன இருக்கு அப்படின்னு மட்டும் light ஆ explain பண்ணுங்க sir okay ma'am நாம பாக்க போற insurance அ பத்தி explain பண்றேன் okay வா ஆஹ் okay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

ஒரு accident ஓ அந்தமாதிரி ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னாலும் உடனே இதை வந்து claim பண்ணி hospital ல pay பண்ணிக்கலாம் okay வா so இது வந்து emergency situation ல உங்களுக்கு வந்து helpful ஆ இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் okay வா ma'am

அஹ் நீங்க இந்த மாதிரி ஏதாவது medical insurance வச்சிருக்கீங்களா இது தெரியலயே எங்களுக்கு இதுவரைக்கும் எடுத்ததில்லை இதுக்கு முன்னாடி எங்க பாட்டி, தாத்தா வச்சிருந்தாங்க இதுக்கு அப்புறம் நாங்க எதுவுமே health insurance எதுவுமே government ல government ல இந்த மாதிரி scheme வச்சிருப்பாங்க இது வந்து நாங்க private okay வா ma'am

okay ma'am எங்க name வந்து லைஃப் ஸ்டைல் ஹெல்த் இன்ஸுரன்ஸ் okay வா

ஆஹ் ma'am அதான் ma'am வேற ஒண்ணும் இல்ல இந்த மாதிரி emergency situations ல இது வந்து helpful ஆ இருக்கும் okay வா ma'am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

so அந்த மாதிரி நிறைய benefits லாம் இருக்குது இதுல joint ஆனீங்கன்னா hello ma'am கேட்குதா

ஆஹ் ma'am உங்களுக்கு வேற ஏதா~ வேற ஏதாவது doubt இருக்கா ma'am இதை பத்தி இல்லை sir இது blood donate பண்றதுன்னா இப்போ எந்த இடமா இருந்தாலும் எந்த இடத்திலே இருந்து கேட்டாலுமே நீங்க இது பண்ணுவீங்களா இல்லை ma'am இப்போ நாங்க வந்து கன்னியாகுமரி branch okay வா அதனாலே நாங்க கன்னியாகுமரிக்குள்ளே உள்ள எல்லா இடத்துக்கும் supply பண்ணிட்டுருக்கோம் நீங்க இது joint ஆனீங்க அப்படின்னா நீங்~ உங்களுக்கு emergency யா தேவைப்பட்டுச்சு அப்டினா உடனே immediate குடுத்~ எந்த group ஆ இருந்தாலும் பரவாயில்லை நாங்க எங்கயாச்சும்

ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த amount அ வந்து நீங்க வந்து refill பண்ணிக்கலாம் okay வா ma'am ஆஹ் okay sir இப்ப வந்து monthly க்கு எவ்வளவு வச்சு pay பண்ணறதும் இருக்கு month க்கு ma'am five hundred ல இருந்து start ஆகுது five hundred ல இருந்து start ஆகுது நீங்க எவ்வளவு amount pay பண்ணிக்கலாம் அது உங்களுடைய issue பிரச்சனை இல்ல so நீங்க five hundred ல இருந்து thousand, thousand five hundred நீங்க குடுக்குறதாய் பொறுத்து உங்களுக்கு இது வந்து claim ஆகும் okay வா உங்களுக்கு வந்து ஏதாவது emergency situation ல நீங்க ஏன்னா இப்ப ஐநூறு ரூபாய் வச்சு அஹ் month க்கு கட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரிதான் amount வரும் okay வா ma'am ஆஹ் okay sir அதுக்கு அப்புறம் என்னன்னா இப்போ இப்போ three years வரைக்கும் கண்டிப்பா கட்டணும் இப்போ இடையிலே பாதியிலே எனக்கு போதும் one year ல எனக்கு காசு தேவைப்படுது அப்படின்னா நான் கட்டுன amount அ வந்து return பண்ணிடுவீங்களா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 உங்களுக்கு வந்து அந்த amount ஏ நாங்க வந்து அந்த amount full amount நாங்களே pay பண்ணிடுவோம், ஒண்ணும் பிரச்னை இல்ல அந்த ஆனா மூணு வருஷம் three years வந்து கண்டிப்பா அந்த amount அ வந்து mo~ monthly monthly

வேற ஏதாச்சும் doubt இருக்கா ma'am இதைப்பத்தி இல்ல sir இது வந்து இப்போ monthly monthly கட்டறது அப்படின்னா monthly ல வந்து எந்த date வாக்குல கட்டுற மாதிரி இருக்கும் monthly கட்டறது இப்ப வந்து பொதுவா எல்லாருக்கும் வந்து salary date வந்து ஒண்ணாம் தேதியிலிருந்து ஒரு பத்தாம் தேதிக்குள்ள இருக்கும்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 நீங்க வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நாலு மாசம் கட்டாம இருந்திங்க அப்படின்னா நாங்க வந்து உங்க insurance அ வந்து கொஞ்சம் hold பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து call பண்ணி verify பண்ணுவோம் ஏன் கட்டலை அந்த மாதிரி ஏதாவது கேட்போம் okay வா ma'am

ஆஹ் அது வந்து ஆஹ் ஓ~ அதான் ma'am அதான் ma'am உங்களுக்கு வந்து three months time தருவோம் okay வா three months or four months time தருவோம் அந்த அந்த time வந்து நீங்க வந்து காசு கட்டற மாதிரி இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு two month கட்டமுடியலை அப்படின்னா நாங்க call பண்ண மாட்டோம் three months or four month க்கு அப்புறம் கட்டாம இருந்தீங்கன்னாதான் நாங்க phone பண்ணி verify பண்ணுவோம் என்ன ஏன் கட்டலை அப்படின்னு okay வா ma'am ஆஹ் okay sir அப்போ வந்து நான் இந்த மாசம் என்னால கட்ட முடியலை அப்படின்னா next month இல்லை அதுக்கு அடுத்து ஒரு மூணு மாசத்துக்குள்ளாட்டிக்கூட சேர்த்துக்கொண்டு கட்டுறதா இருக்கலாம்

doctors னுடைய consulting ஆஹ் doc~ doctors கிட்ட consulting பண்ணிக்கலாம் அஹ் நிறைய benefits லாம் உண்டு okay வா ma'am ஆஹ் okay sir இப்ப வந்து இப்போ என்னோட name ல எடுக்~ இப்ப எனக்கு insurance எடுக்கிறதா இருந்துனா என்னோட name ல என்னோட இதை வச்சு மட்டும்தான் எடுக்க முடியுமா இல்லை எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தனித்தனியா எடுக்கலாமா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

ஆஹ் இப்ப வந்து உங்களுக்கு வந்து scheme வந்து low amount ஆ இருக்கும் ஒரு ஐநூறு அந்த மாதிரி start பண்ணாலும் ஏன்னா நீங்க வந்து இப்பத்துல இருந்தே கூட்டுனீங்க அப்படின்னா கடைசி இருக்கும்போது high amount ஆகும் இப்ப வந்து வந்து ஒரு இப்ப உங்க அம்மாவோ அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா amount savings பண்ண மாதிரி இருக்கும் அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு benefit ஆ கிடைக்கும்

ma'am proof வந்து இப்போ வந்து aadhar card உ அப்புறம் ஒரு mobile number வேற உங்க photo அப்புறம் நீங்க ஏதாவது medical card எதாவது வச்சிருந்தீங்க அந்த மாதிரி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 ஆஹ் okay sir அப்போ வந்து aadhar வந்து எல்லாத்துக்~ ஆஹ் சொல்லுங்க sir ஆமா அப்புறம் நீங்க வந்து office ல நீங்க online ல கூட register பண்ணிக்கலாம் register பண்ணாலும் போதும் இல்ல office வந்து பார்க்கணும் அப்படின்னா நாகர்கோவில்ல இருக்கு சரியா நாகர்கோவில் collector office பக்கத்துல இருக்கு ஆஹ் okay sir okay நீங்க வந்துட்டு ஆஹ் நான் ஒரு number தர்றேன் இந்த number க்கு phone அடிச்சா போதும் சரியா ஆஹ் okay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

okay nine six triple one okay

இல்லை sir அந்த மாதிரி எதுவும் இல்ல

ஆஹ் okay sir அதுக்கப்புறம் அப்போ branch க்கு வர்றதா இருந்தேன்னா straight ஆ collector office பக்கத்துல எதுல இருக்கு sir ma'am collector office பக்கத்துல வந்துட்டு உங்களுக்கு அதுல லட்சுமணன் மஹால் இருக்கல்ல ma'am அதுக்கு பக்கத்துலதான் நம்ம office அப்படியா sir அஹ் okay sir okay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 ஆஹ் okay sir அப்~ அப்படின்னா நான் வந்து வீட்டுல உள்ளவங்ககிட்டயே கேட்கிறேன் sir அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கும் okay அப்படின்னா ஆஹ் branch க்கே straight ஆ வந்து நான் இது பண்றேன் sir okay ma'am உங்க அப்பா அம்மாவுக்கும் insurance போடணும்னா கேளுங்க நீங்க கேட்டு கூப்டுட்டு வாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல sir இது வந்து இப்ப சின்ன பிள்ளைங்களுக்கு போடலாமா sir

sir சின்ன பிள்ளைங்களுக்கு போடலாமா ma'am சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்குமே போடலாம் ma'am அப்படிய sir அப்போ அப்படின்னா ஒரு genuine ஆன ஒரு insurance தான் okay வா நம்~ நம்பிக்கை~ நம்பிக்கையான insurance தான் ஒண்ணும் பிரச்னை இல்ல ஆஹ் okay sir என்னன்னா ஒருவேளை இப்போ நிறைய fake ஆ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல sir அதனால இப்ப நாங்க நம்பி எதுவுமே போடறதா இல்ல அதான்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 இல்ல ma'am fake இல்ல ma'am வேணுனா office வந்து check பண்ணிக்கோங்க ma'am okay வா ma'am நாகர்கோவில் வந்து check பண்ணாலும் பிரச்சனை இல்லை வந்து பாத்துக்கோங்க ஆஹ் okay sir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 ஆஹ் okay sir அப்போ நீங்க தந்த number க்கு வந்து நான் வர்றதா இருந்துச்சு அப்படின்னா call பண்ணிட்டு வர்றேன் sir

அஹ் okay sir அதுக்கப்புறம் இது மட்டும்தானே sir இப்போ வந்து monthly க்கு five hundred அந்தமாதிரி scheme இந்த மாதிரி insurance மட்டும்தான் இருக்கா இல்லை வேற எதாவது insurance இருக்கா இல்ல ma'am நீங்க வந்து இதுல joint ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து blood donate பண்றதுக்கு ஆசை இருக்கு சிலர் வந்து birthday அன்னைக்கு blood donate பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருந்தா கூட ஆஹ் blood donate பண்ற அன்னைக்கு நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அஹ் camp நடத்துவோம் அந்த மாதிரி camp ல நீங்க வந்து blood donate பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்க வந்து சில medical இதுல வந்து volunteers ஆ join பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய benefits இருக்கு ma'am அஹ் okay sir இப்ப வந்து என்னன்னு கேட்கிறேன்னா இப்ப ஏதாவது hospital ல வந்து எங்களுக்கு ஏதாவது காசுக்கு வந்து ரொம்ப amount நிறைய ஜாஸ்தியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இங்க இருந்து help பண்ற மாதிரி இருக்குமா ஆமா ma'am இப்ப உங்களுக்கு வந்து இப்ப ஒரு இடத்துல நீங்க treatment எடுத்துருக்கீங்க amount நிறைய வந்துருச்சு நீங்க வந்து எங்க insurance ல குறைச்சு கட்டியிருக்கீங்க அப்படின்னாலும் நாங்க வந்து அந்த hospital ல இருக்கிற மொத்த amount யும் நாங்க கட்டிருவோம் கட்டிக்கிட்டு நாங்க ஒரு amount அப்புறம் வந்து monthly க்கு month இவ்வளவு கட்டுங்கன்னு சொல்லுவோம் okay வா ma'am உங்களுக்கு வந்து அந்த emergency ஆன time ல helpful ஆ இருக்கும் இப்ப வந்து ஒரு accident ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து amount இல்லை அப்படின்னா நாங்க வந்து அந்த amount அ pay பண்ணிருவோம் பண்ணிக்கிட்டு அந்த amount அ நாங்க வந்து மாசம் மாசமா divide பண்ணி வாங்கிக்குவோம் okay வா ma'am புரிஞ்சுதா ஆஹ் அஹ் okay sir இதை வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா இப்போ எவ்வளவு amount இருக்கு sir மொத்தம் இப்ப three years நீங்க கட்டற மொத்த amount அ நீங்க அங்க pay பண்ணுவீங்களா இல்ல அங்க எவ்வளவு amount தேவைப்படுதோ அவ்வளவு மட்டும் நீங்க pay பண்ணுவீங்களா ஆஹ் இப்ப three years நீங்க கட்டி இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு வந்து நான் இப்ப three years க்கு இடையில வந்து ஏதாவது issue ஆகிப்போச்சு உங்களுக்கு வந்து ஏதாவது problem ஆச்சு அப்படின்னா வந்து ஆஹ் இந்த insurance ல இருந்து நாங்க வந்து hospital க்கு கட்டிருவோம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து three years க்கு அப்புறம் இந்த insurance வேண்டாம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம்னா நாங்க வந்து உங்க amount அ உங்களுக்கு தந்திருவோம் okay வா ma'am ஆஹ் okay sir இப்ப வந்து hospital ல இப்போ ஏதோ ஒரு ஏதோ ஒரு அவரசத்துக்கு இப்போ இவ்வளவு amount அ சொல்றாங்கன்னா நீங்க மொத்த amount ம் அங்க pay அஹ் நாங்க pay பண்ணிடுவோம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு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 ஆஹ் okay sir okay எனக்கு வந்து இப்போ month க்கு five hundred கட்டறதுன்னா பரவாயில்லை சரி easy ஆதான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க வந்து இப்போ பாதி வரைக்கும் போயிட்டு இல்ல இப்போதைக்கு இவ்வளவு amount இப்போ amount வந்து two thousand வச்சு கட்டணும் அந்த மாதிரி எதுவும் சொல்லிடமாட்டீங்களே sir இல்லை இல்லை ma'am நீங்க உங்க budget friendly தான் ma'am ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க five hundred தான் first target ஆஹ் okay sir இப்ப வந்து நான் monthly க்கு இப்ப five hundred வச்சு கட்டறேன்னா இப்போ எல்லா month உமே five hundred வெச்சு கட்டறதாதான் ஆமா ஆமா எங்களுடைய aim என்னன்னா உங்களுக்கு வந்து savings plus insurance அதாவது savings plus medical insurance அ இப்ப வந்து உங்களுக்கு medical லு medical விஷயத்துல இந்தப் பணம் தேவைப்படல அப்படின்னா உங்களுக்கு வந்து மூணு வருஷத்துல இது வந்து savings ஆ உங்க கைக்கு வந்துரும் okay வா

okay okay வேற ஏதாவது doubt ma'am இல்லை sir நான் அப்புறம் வேற ஏதாச்சும் doubt நான் வீட்டுல கேட்டுடு sir கேட்டுட்டு வேற எதாச்சு doubt வந்து ஏதாவது நான் insurance போட~ போடலாம்னுதான் நினைக்கிறேன் sir அப்புறம் நான் எதா இருந்தாலும் உங்க bank க்கு வந்து straight ஆவே நான் details லாம் கொடுத்து அங்கேயே நான் okay ma'am okay நீங்க வேணா health insurance அ பத்தி வெளிய விசாரிச்சு பாருங்க ma'am okay வா

okay okay thank you sir thank you